பெர்ல் ல் போர் மற்றும் போரிச் Loopகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது பெர்ல் ல் போர் லூப் மற்றும் பெர்ல் ல் போரிச் லூப் நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்கு தளம் மற்றும் பெர்ல் 5142 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துகிறேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் editorஐயும் பயன்படுத்தலாம்
பெர்ல் ல் Variableகள் மற்றும் Commentகள் குறித்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் தளத்தில் காணவும்
ஒரு கண்டிஷன் ஐ திரும்பதிரும்ப பல்வேறு மதிப்புகளுக்காக சோதனைசெய்யக்கூடிய ஒரு செயல்முறையை பெர்ல் தருகிறது
இது loopகளை பயன்படுத்தி செய்யப்படுகிறுது
பெர்ல் ல் பல வகை loopகள் உள்ளன போர் லூப் போரிச் லூப் வைல் லூப் do வைல் லூப் இந்த டுடோரியலில் போர் மற்றும் போரிச் லூப் பற்றி காண்போம்
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைமுறைகளுக்கு கோடு ன் ஒரு பகுதியை இயக்க பெர்ல் ல் போர் லூப் ஐ பயன்படுத்தலாம்
போர் லூப் க்கான சின்டாக்ஸ் இதோ போர் ஸ்பேஸ் அடைப்புக்களில் வேரியபிள் இனிஷியலைசேஷன் செமிகோலன் கண்டிஷன் செமிகோலன் இன்கிரிமெண்ட் Enter ஐ அழுத்துக கர்லி பிராக்கெட் ஐ திறந்து பல முறைகள் இயக்கப்பட கோடு ன் பகுதி கர்லி பிராக்கெட் ஐ மூடவும் இப்போது போர் லூப் க்கான உதாரணத்தைக் காண்போம்
டெர்மினலை திறந்து டைப் செய்க கெடிட் forloopபிஎல் ஸ்பேஸ் எண்டரை அழுத்துக இது forloopபிஎல் பைல் ஐ கெடிட் ல் திறக்கும்
பின்வரும் கோடு ன் பகுதியைத் டைப் செய்கhash எக்ஸ்கிளமேஷன் மார்க் ஸ்லாஷ் உ ஸ் ர் ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் பெர்ல் எண்டரை அழுத்துக போர் ஸ்பேஸ் அடைப்புகளில் டாலர் இ எக்குவல் டோ பூஜ்ஜியம் செமிகோலன் ஸ்பேஸ் டாலர் இ லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ நான்கு செமிகோலன் ஸ்பேஸ் டாலர் இ பிளஸ் பிளஸ் ஸ்பேஸ் கர்லி பிராக்கெட் ஐ திறந்து எண்டரை அழுத்துக டைப் செய்க பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் வால்யூ ஒஃப் இ கோலோன் ஸ்பேஸ் டாலர் இ ஸ்லாஷ் ந் செமிகோலன் எண்டரை அழுத்துக இப்போது கர்லி பிராக்கெட் ஐ மூடவும் பைல் ஐ சேமிக்க CtrlS ஐ அழுத்துக
போர் லூப் என்ன செய்கிறது என்பதை விளக்குகிறேன்
வேரியபிள் இ பூஜ்ஜியத்திற்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது
அடுத்து கண்டிஷன் சோதிக்கப்படுகிறது
இங்கே கண்டிஷன் இ லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 4 ஆகும்
இந்த கண்டிஷன் உண்டை எனில் கர்லி பிராக்கெட் களினுள் உள்ள கோடு இயக்கப்படும்
அதாவது முதல் பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் வால்யூ ஒஃப் இ கோலோன் 0 டெர்மினலில் காட்டப்படும்
அதன் பின் வேரியபிள் இ ல் ஒன்று கூட்டப்படும் பின் போர் லூப் கண்டிஷன் மீண்டும் ஒருமுறை சோதிக்கப்படும்
இ ன் மதிப்பு 4 விட அதிகமாகும் போது அந்த லூப் முடிவடையும்
இங்கே போர் லூப் இ 0 1 2 3 4 க்கு இயக்கப்படுகிறது அதாவது மொத்தம் 5 முறை
இப்போது டெர்மினல் க்கு வருவோம்
ஏதேனும் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை உள்ளதா என சோதிக்க பின்வருவதை டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி போர்லூப் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக இங்கே இது ஒரு செய்தியைக் காட்டுகிறது forloopபிஎல் சின்டாக்ஸ் ஒக் எனவே பிழை ஏதும் இல்லை
இப்போது இந்த பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம் டைப் செய்க பெர்ல் போர்லூப் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படும்
இப்போது போரிச் லூப் பற்றி காண்போம்
ஒரு கண்டிஷன் ஐ ஒரு arrayக்காக இட்டரேட் செய்ய விரும்பினால் போரிச் லூப் ஐ பயன்படுத்தலாம்
syntax போரிச் ஸ்பேஸ் டாலர் வேரியபிள் ஸ்பேஸ் அடைப்புகளில் array ஸ்பேஸ் கர்லி பிராக்கெட் ஐ திறந்து ஒரு அரே ன் ஒவ்வொரு எலிமெண்ட் மீதும் செயலை மேற்கொள்க Enter ஐ அழுத்துக கர்லி பிராக்கெட் ஐ மூடவும்
அரே அரே ஐ இனிஷியலைஸ் செய்வது மற்றும் ஒரு அரே ஐ டிஃபைன் செய்வது ஆகியவற்றை பின்வரும் டுடோரியல்களில் கற்போம் என்பதை நினைவு கொள்க
போரிச் லூப் ன் ஒரு உதாரணத்தை இப்போது காண்போம்
டெர்மினலை திறந்து டைப் செய்க கெடிட் போரியாகுளூப் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக இது கெடிட் ல் foreachloopபிஎல் பைல் ஐ திறக்கும்

இந்த கோடு என்ன செய்கிறது என்பதை விளக்குகிறேன்
ஒரு அரே மையாரே டிக்ளேர் செய்யப்படுகிறது
10 20 மற்றும் 30 என 3 elementகளை இது கொண்டுள்ளது
போரிச் லூப் ன் ஒவ்வொரு இட்டரேஷன் ன் போதும் டாலர் வர்
அரே ன் ஒரு எலிமெண்ட் ஐ பெற்றுக்கொள்ளும் போரிச் கீவர்ட்
இந்த லூப் ஐ அரே ன் ஒவ்வொரு எலிமெண்ட் க்கும் திரும்ப செய்யும்
அதாவது கர்லி பிராக்கெட் னினுள் உள்ள கோடு ஒவ்வொரு மையாரே எலிமெண்ட் க்கும் இயக்கப்படும்
back ஸ்லாஷ் ந் ப்ராம்ப்ட் ஐ ஒரு புது வரியில் வைக்கும்
அதாவது முதல் எலிமெண்ட் 10 டெர்மினலில் காட்டப்படும்
பின் 20 அதேபோல அனைத்து elementகளும் அச்சடிக்கப்படுகின்றன
மையாரே ல் உள்ள அனைத்து எலிமெண்ட் களும் அச்சடிக்கப்பட்ட பின் இந்த லூப் முடிவடையும்
ஏதேனும் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை ஏதும் உள்ளதா என சோதிக்க இப்போது டெர்மினலுக்கு வந்து பின்வருவதை டைப் செய்க
பெர்ல் ஹைபன் சி போரியாகுளூப் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வரி டெர்மினலில் காட்டப்படும் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழைகள் ஏதும் இல்லை
எனவே பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம்
டைப் செய்க பெர்ல் போரியாகுளூப் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படும்
எனவே போர் லூப் மற்றும் போரிச் லூப் குறித்து அவ்வளவுதான்
சுருங்க சொல்ல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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்